பிரின்டர் இணைத்தல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கணினியுடன் printerஐ எப்படி இணைப்பது என காணலாம்
இதில் உபுண்டு லினக்ஸ் 1210 மற்றும் கேனன் printerஐ பயன்படுத்துகிறேன்
கனிணியின் சாதனங்களை ஒரு முறை அறிமுகம் செய்துகொள்ளலாம்
இது தான் சிபியூ மானிட்டர் கீபோர்ட் மாஸ் மற்றும் பிரின்டர் CPU வை காணலாம்
பெரும்பாலான CPUவில் சில யுஎஸ்பி portகள் முன்புறத்திலும் சில பின்புறத்திலும் அமைந்திருக்கும்
இப்போது printerஐ காண்போம் வழக்கமாக printerன் முன் அல்லது மேல் பகுதியில் ஒரு பவர் ஸ்விட்ச் இருக்கும்
பின்புறத்தில் மின் இணைப்பு பகுதியும் யுஎஸ்பி portம் இருக்கும்
கணினியுடன் printerஐ இணைக்க யுஎஸ்பி cableஐ பயண்படுத்த வேண்டும்
யுஎஸ்பி cableஐ பிரின்டர் உடன் இணைப்போம்
இப்போது யுஎஸ்பி cableன் மறு முனையை CPUன் யுஎஸ்பி portல் இணைப்போம்
பிரின்டர் கணினியுடன் இணைக்கப்பட்டுவிட்டது
பவர் buttonஐ ஒன் செய்யலாம்
இப்போது கணினியில் பிரின்டர் அமைப்புகளை நிறுவலாம்
Desktopக்கு செல்வோம்
லான்ச்சர் barல் வலது பக்க மேல் முனையில் உள்ள டாஷ் ஹோம் iconஐ சொடுக்கலாம்
சியர்ச் barல் பிரின்டிங் என டைப் செய்யவும்
பிரின்டர் இக்கான் காட்டப்படும்
அதை சொடுக்கலாம்
Ubuntuவின் முந்தய வெளியிடுகளில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் Printingஐ தேர்வு செய்யவும்
இப்போது பிரின்டிங் டயலாக் பாக்ஸ் தோன்றும்
இதுவரை எந்த printer ம் நிறுவப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது
மேல் வலதுபுறத்தில் பச்சை வண்ண கூட்டல் குறி கொன்ட ஆட் பட்டன் உள்ளது
அதை தேர்வு செய்யலாம்
இது நியூ பிரின்டர் டயலாக் boxஐ திறக்கிறது
இடது பக்கத்தில் கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள printerகளின் பட்டியல் தோன்றும்
இங்கு நமது printerஐ தேர்வு செய்வோம் அதாவது கேனன் பிரின்டர்
பின் Forwardஐ தேர்வு செய்யலாம்
இத தாணாகவே driverகளை தேடத்தொடங்குகிறது
Cancelஐ தேர்வு செய்கிறேன்
இப்போது சூஸ் டிரைவர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பொதுவாக முன்னிருப்பு விருப்பம் சரியாகவே இருக்கும்
நான் கனோன் Printerஐ இணைத்துள்ளேன் பட்டியலிலும் அது முன்னிருப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது
Forwardஐ சொடுக்கலாம்
மாடல் பக்கத்தில் எனது பிரின்டர் மாடல் தானாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது
அடைப்பில் ரிகமெண்டட் எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது
டிரைவர்ஸ் பக்கத்தில் எனது printerக்கு ஏற்ற டிரைவர் கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் Forwardஐ சொடுக்கலாம்
இப்போது printerன் பெயர் இடம் போன்ற விவரங்கள் கேட்கப்படுகிறது
பதில்களை மாற்றாமல் Applyஐ தேர்வு சொடுக்குகிறேன்
கணினியுடன் பிரின்டர் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது
வோல்ட் யூ லைக் டோ பிரின்ட் ஆ டெஸ்ட் பேஜ்
என்ற செய்தி தோன்றுகிறது
நாம் பிரின்ட் டெஸ்ட் Pageஐ சொடுக்கலாம்
மீன்டும் ஒரு செய்தி தோன்றுகிறது
சப்மிட்டட் - டெஸ்ட் பேஜ் சப்மிட்டட் ஏஎஸ்
வேலை மற்றும் அதன் எண்
OKவை சொடுக்கலாம்
பிரின்டர் புராப்பர்ட்டீஸ் dialogல் OKவை சொடுக்கலாம்
இதோ printerன் சோதனை அச்சு
பிரின்டர் நமது கோப்புகளை அச்சிட தயாராகிவிட்டது
பிரின்டர் டயலாக் boxஐ முடலாம்
ஆவணத்தை எப்படி அச்சிடுவது என பார்க்கலாம் ஆவணத்தை திறக்கலாம்
பின் Ctrl மற்றும் ப் விசைகளை அழுத்தலாம்
பிரின்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கப்படுகிறது
இதில் இணைக்கப்பட்ட பிரிண்டர் தேர்வு செய்யப் பட்டுள்ளதை கவனிக்கவும்
டயலாக் boxல் பல தேர்வுகள் உள்ளன
ரங்கே பக்கங்கள் வரம்புகளை தேர்வு செய்ய உதவுகிறது
இதில் சில உட் தேர்வுகளும் உள்ளன
ஆல் பேஜஸ் அனைத்து பக்கங்களையும் அச்சிட
கரண்ட் பேஜ் தற்போதய பக்கத்தை அச்சிட
பேஜஸ் குறிப்பிட்ட பக்கங்களை அச்சிட உதாரணமாக 3 4 அடுத்து Copiesன் கீழுள்ள தேர்வுகளை காணலாம்
காப்பீஸ் பிரதிகளின் எண்ணிக்கையை தேர்வு செய்ய உதவுகிறது
Copiesல் 2 என கொடுத்தால் 2 பிரதிகள் அச்சிடப்படும்
பிரின்ட் buttonஜ சொடுக்கலாம்
பிரின்டர் சரியாக இனைக்கப்பட்டிருந்தால் ஆவணம் அச்சிடப்படும்
டுடோரியலின் முடிவிற்கு வந்துவிட்டோம்
இதில் நாம் கற்றது
கணினியுடன் printerஐ எப்படி இணைப்பது
ப்ரின்டர் அமைப்புகளை நிறுவுதல்
ஆவணத்தை அச்சிடுதல்
மேலும் பல பிரின்ட் தேர்வுகளை கற்றோம்
தகவல்கள் பயணுள்ளவை என நம்புகிறோம்
இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோவை பார்க்கவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் projectஐ எடுத்துரைக்கிறது
இன்டர்நெட்டின் வேகம் குறைவாக இருந்தால் தரவிறக்கி பார்த்துக்கொள்ளவும்
ஸ்போக்கன் tutorialகளை வைத்து பயிற்சிகள் நடத்துகின்றோம்
இன்டர்நெட் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது
மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்புகொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் இந்த இணைய முகவரியில் உள்ளது
உங்களிடம் இருந்து விடை பெறுவது பிரவின் ஐஐடி மும்பையிலிருந்து நன்றி